ஆஹ் வாசிக்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகரிக்கும் ஏன்னா ஆஹ் எழுதுற தன்மை அதிகரிக்கும் அந்த மாதிரி அவங்களோட mentality capacity தான் அவங்க வந்து வளர்த்துக்கலாம் அதை வந்து உணர வைக்கணும் குழந்தைங்களுக்கு ஆமா பிரியங்கா இப்ப வந்து வாலிப stage பசங்க எல்லாம் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா அதுல bu~ bus stop ல இருந்து நல்லா அரட்டை அடிச்சிட்டு ஏதாச்சு ஒரு new film இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே அதை பார்க்க போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ticket எல்லாம் book பண்ணி ஆஹ் பசங்க வந்து பார்க்க போவாங்க ஆனா வந்து இப்ப வந்து அப்படி எல்லாம் கிடையாது இப்ப ஒரு படம் இறங்கிட்டாலே உடனே அதை வந்து பார்க்க போறாங்க ஆனா சில பசங்க வந்து பார்க்க போறாங்க அந்த middle class பசங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னன்னா டேய் நம்ம வாடா பார்க்க போ அப்படி இப்படிங்கிற இந்த high class பசங்க எல்லாம் வீட்டிலேயே mobile அ வச்சுட்டு ஆஹ் வாடா நம்ம அந்த mobile ல அனுப்பக்கூடிய ஏதாச்சு ஒரு link ல வந்து அனுப்பி விட்டுட்டு அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்தே அந்த mobile ல அந்த தி~ படத்தை பார்த்து அதுல என்ன enjoyment இருக்கு அதிலேயே அது entertainment ஏ கிடையாது சொல்லப் போனா பசங்க கூட jolly ஆ theatre ல போயி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

அதை வந்து நம்ம அந்த மாதிரி enjoy பண்ணிக்கலாம் நம்ம பொழுதுபோக்குக்கு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஹ் நம்மளை விளையாட்டு அப்புறம் இந்த நீச்சல் பயிற்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய class போலாம் ஆஹ் பாட்டு அஹ் அஹ் class உ அதே மாதிரி இந்த class அந்த மாதிரி நிறைய ஆஹ் dance class உ singing class உ அப்படி இந்த மாதிரி நிறைய variety variety ஆ இருக்கு அந்த மாதிரி நம்மளும் நமக்கு பிடிச்சமான துறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம எது விருப்பமோ அதுல நம்ம போவோமோ அது நமக்கு நல்லதுதானேம்மா நம்ம அது ப~ நம்ம படிச்சு முடிச்சோம்னா அது ஒரு சந்தோஷமா ஒரே ஒரு அனுபவமா இருக்கும் அதனால நமக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதா கண்டிப்பா இருக்கும் ஆமா பிரியங்கா நீ சொன்னது சரிதான்

ஆஹ் நீ இந்த இது இந்த போட்டியைத்தான் இந்த drawing ய தான் நீ try try அஹ் time spend பண்ணணும் இதுலதான் நீ entertain பண்ணணும் இதுலதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கேத்த பிள்ளைங்க ஆனா நம்ம எல்லாம் அப்படி இருக்கக் கூடாது இனி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது நீ உனக்கு ஏத்த மாதிரி நீ படிடா அது உனக்கு புடிச்சது மாதிரி படி அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து கண்டிப்பா motivate பண்ணி நம்ம இனிமே உள்ள எதுலயாவது வளக்கணும் தீபா ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து படிப்பிலேயே stress ஆகி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 ஆமா என்னன்னா அவங்க வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க இதுதான் பண்ணணும் இதுதான் படிக்கணும் அப்படின்னு வந்து அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி கொடுக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு மனரீதியில ஒரு அழுத்தம் வருது உளைச்சல் வருது ஆனா அப்படி இல்லாம உங்களுக்கு எதுல விருப்பம் என்ன பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இதை கொண்டு கொண்டு வரணும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச உடனே phone ன வாங்கி கொடுக்கக் கூடாது அதெல்லாம் தவறான உள்ள த~ இத

அதே மாதிரி குழந்தைங்க வந்து சாப்பிடாட்டாலோ ஆஹ் நம்மளை விளையா~ ஏதாவது வேலைகள் செய்யவிடாட்டாலும் phone ஐ கொடுத்து நம்ம ஒதுங்கிருவோம் அந்த மாதிரி போறதுனால அவங்க வந்து நல்ல வழியிலும் use பயன்படுத்துவாங்க கெட்ட வழியிலும் பயன்படுத்துவாங்க அதை நம்ம கூட இருந்து பார்த்துக்கிட்டாலே

ஆமா தீபா முன்னாடி எல்லாம் பா~ பாட்டி என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு கதை சொல்லி அதுல கதை எல்லாம் பேசி எடுத்து அதுல வந்து பிள்ளைங்களுக்கு நல்~ நல்ல அறிவை வந்து ஊட்டுவாங்க இப்ப எல்லாம் பாட்டிமார்கள் கூட ஒரு phone ன தூக்கி வச்சுட்டு

நாங்க எல்லாம் முன்னாடி இந்த காலத்துல இப்படித்தான் இருந்தோம் இப்ப வந்து ஒரு காய்ச்சலா இருந்தா கூட நாங்க கசாயம் போட்டுதான் குடிச்சோம் இந்த மாதிரி hospital க்கு நாங்க போறதே இல்லை அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பிள்ளைங்க அதன்படி வளருவாங்க ஆனா பிள்ளைங்களுக்கு கதை சொல்ற கதை சொல்லாம ஆஹ் கதை சொல்லி கதை சொல்லாமலே இருந்துட்டு இந்த mobile ல காட்டிக் கொடுத்து காட்டிக் கொடுத்து இப்ப பா~ பாட்டி கூட விளையாடி time spend பண்ணி enjoyment பண்ற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க

ஆஹ் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே முன்னாலே கல~ கூடி இருந்து பேசி enjoy பண்ணுவாங்க இப்ப இங்க ஆளாளுக்கு ஒரு phone உ அந்த phone யே பார்த்து அவங்க கண்ணும் போயி உடம்புல உள்ள நோய்களையும் வரிச்சுதான் அந்த மாதிரிதான் இருக்காங்க இதனால ரொம்ப health ம் பாதிக்குது ஆனா வந்து என்னன்னா health பாதிக்குதே அப்படின்னு கூட தெரியாம விடிய விடிய அதுவும் காலையில எல்லாம் phone நோண்டமாட்டாங்க அவங்களுக்கு entertainment பண்றது night தான் full வேலையை முடிச்சிட்டு night பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா என்ன சொல்றதுன்னா இதுல வந்து நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம் எனக்கு வந்து ஆனா வந்து time spend பண்றது வந்து நான் வந்து serial பாப்பேன் ஆஹ் நான் வந்து இப்ப வேலைக்கு போறதுனால serial கொஞ்சம் time spend பண்ணுவேன் அடுத்து வந்து என்னென்னா நல்லா கேட்டு அதுல வந்து நான் வந்து கண்டிப்பா entertainment பண்ணுவேன் அதுல எல்லாம் அதே மாதிரி என்னென்னா இதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் படிக்கிற நாங்க எல்லாம் நாங்க சின்ன வயசுல வளரும்போது இங்க இருந்து நீச்சல் படிப்போம் இங்க இருந்து அங்க அடிப்போம் காலையில வேலை எல்லாம் முடிச்சிட்டு மதியம் ஒரு நீங்க என்ன சொல்றது ரெண்டு மணிக்கு போல ரெண்டு மணிக்கு போல எங்க ஆஹ் பாட்டி வீட்டுக்கு போய் அங்கிருந்து அங்க போய் குளிப்போம் ஆஹ் குளிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சுட்டு ரெண்டு மணிக்கு நாங்க குளத்தில ஆறு மணி வரைக்கும் அதிலேயேதான் இருந்து time spend பண்ணணும் அதுல வந்து நம்ம நீச்சலும் கத்துக்கலாம் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீச்சல் சொல்லியும் குடுக்கலாம் அதுல entertainment பண்ணியிருப்பாங்க ஆனா அதை வந்து இப்ப எல்லாம் business ஆக்கிட்டாங்க ஆஹ் நீச்சல் போட்டியிலதான் நீச்சல் படிக்கணும் அதுல என்ன சொல்றது அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து வெளிய விடாம வீட்டுக்குள்ளயே எல்லாரும் நீச்சல் தொட்டி கட்டி அதுல வந்து பிள்ளைங்களை வந்து motivate பண்றாங்க

ஆமா அதுவும் அப்படித்தான் அவங்க வந்து நீச்சல் பயிற்சிக்கு படி~ பைசா கொடுத்து அந்த மாதிரி கத்துக்கிறாங்க ஆனா அதுவே வந்து அனுபவம் தான் ஆனா என்ன ஒரு இயற்கையா இருக்காது குளத்திலன்னா தண்ணி இயற்கையா இருக்கும் நம்ம வந்து குளிப்போம் எந்தவித நோயும் வராது அங்க என்ன பண்றாங்க தண்ணி கண்ணாடியா இருக்கணும் அதுல ஒரு chemicals அ பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி எல்லாமே ஒரு இது பண்ணும் போது அதுவும் ஆஹ் நாளடைவுல அது நம்ம தோல் skin problem அந்த மாதிரி எல்லாம் வரும் ஆனாஅது உணராமதான் அவங்க வந்து அதை பயன்படுத்திட்டே இருக்காங்க ஆனா பொழுதுபோக்கு எவ்வளவோ இருக்கு நம்ம வந்து ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி பாட்டு கேக்கலாம் serials பாக்கலாம் எல்லாம் தப்பில்லை பண்ணலாம் ஆனா எல்லாத்துக்குமே ஒரு time தான் அதிலயே addict ஆயிறாம அதுல வந்து கொஞ்சம் ஆஹ் relaxation நம்ம பாக்குறதுனால தப்பு இல்ல அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வெளிய வரணும் அதுவே நம்ம அடிமையா பயன்படுத்தகூடாது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 பிள்ளைங்க ரொம்ப வந்து இப்ப வேலை பார்த்துட்டோ இல்லை school போயிட்டு வரும்போது ரொம்ப stress ஆ இருப்பாங்க அப்போ நம்ம வந்து weekly once ஒ அப்படி இல்லைன்னா ஆஹ் மாசத்துல ஒரு நாளோ இல்லை two days ஒ அப்படி வந்து நம்ம வந்து வெளியே போயிட்டோம்ன்னா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 அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்ல தீபா ஆமா அம்மா அப்பா பெற்றோர் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நண்பர்கள் மாதிரி பழகிட்டாலே குழந்தைங்களுக்கு வந்து பெரிய level ல ஒண்ணும் பெருசா தெரியாது நல்லா பழகுவாங்க நல்லா அவங்கள்ட்ட share பண்ணுவாங்க எந்த விஷயத்தையுமே அவங்க கலந்து ஆலோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்ன விருப்பம் உள்ளதோ அவங்க easy ஆ சொல்லுவாங்க அப்போ அப்படி சொல்றதுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆஹ் நன்மையிலதான் முடியும் ஆமா தீபா முன்னாடி உள்ள பிள்ளைங்க எல்லாம் பணம் இல்லாம entertainment பண்ணாம இருக்க இப்ப பணம் இருந்தும் எந்த பிள்ளைங்களும் entertainment க்கு போகாம பணம் பணம் சம்பாத்தியத்திலேயே ஓடிடுறாங்க பணம் தான் முக்கியம் நம்ம வந்து இந்த பணத்தை கொண்டு போய் entertainment பண்ண பொழுதுபோக்கு பண்றதுக்கு செலவு பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பாத்தியா பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தீபா அதனாலதான் இப்ப வந்து எங்கேயுமே வெளியே வந்து போக மாட்டேங்குறாங்க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 அது போக anytime அந்த குழந்தைங்களை படி படி படி படின்னு சொல்லியே ஒரு மன அழுத்தத்துக்குதான் பெரிய பிரச்சனைய ஆளாக்குறாங்க இதனால எத்தன பேரு ஆஹ் நல்லா படிச்சு படிச்சு அவங்களுக்கு ஒரு relaxation இல்லாம ஆஹ் என்ன சொல்ல அவங்களே ஒரு self control தன் ஒரு இதே இல்லாம இந்த மாதிரிதான் அவங்க நடந்துப்பாங்க அதுவே ஒரு பெரிய தவறான கருத்து அவங்களுக்கு எந்த நேரம் படிப்பு குடுக்கணும் எந்த நேரம் அந்த அவங்களுக்கு ஒதுக்குற ஒரு free time கொடுக்கணும் அதெல்லாம் correct ஆன time ல கொடுக்கணும் சும்மா படி படின்னு சொன்னாலும் நல்லா இருக்காது அதுகளுக்கு ஆமா தீபா நான் எல்லாம் என் பசங்க சும்மா எல்லாம் படி படின்னு சொல்ல மாட்டேன் தீபா அவங்களுக்கு வந்து விளையாட free time கொடுப்பேன் பக்கத்துலயே எங்க கொழுந்தனார் கூட பிள்ளைங்க கூட விளையாட விடுவேன்

அதுவும் ஒரு entertainment தானே அதான் நானும் அவங்ககூட சேர்ந்து விளையாடி comedy பண்ணி சிரிச்சிட்டு jolly யா இருப்போம் வீட்ல இப்போ உள்ள பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா வேலைக்கு போறாங்க குழந்தைகளை வீட்டுல யார்கிட்டயாவது ஒரு ஒரு gua~ guardian மாதிரி குடுத்துடுறாங்க அதனால அஹ் அவங்க வந்து கவனிக்கிறாங்களா இல்லையா நேரத்துக்கு சாப்பிடுறாங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு busy schedule ல வந்து ஓடிட்டேதான் இருக்காங்க ஆனா அப்படி இல்லாம ஒரு ஞாயிற்றுக்கிழமை leave வருதுன்னா அதுலயும் குழந்தைகளுக்கு time ஒதுக்கி ஆஹ் ஒரு enjoyment அ கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹம் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் ரொம்ப ஒரு புது அனுபவம் இருக்கு இதே வீட்டுக்குள்ள இருந்தா என்ன நம்ம என்னைக்கு படிக்கிறோம் என்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் வீட்டுல இருக்கோம் என்ன ஒரு ஒரு வித்தியாசமே இல்லாமல் life போயிட்டு இருக்கு அப்படி ஒரு அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் குழந்த stage லயே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

ஹம் சரி okay

ஓ okay okay நீங்க என்ன தெரிஞ்சிக்கணும் அதுல

இருக்காங்க இப்போ நீங்க ஏற்கனவே meditation எதும் பண்ணிருக்கீங்களா? ஓ செரி அது ரொம்ப நல்ல விஷயம் தான் actual லா நீங்க college படிக்கும் போதே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கெடசுருக்கு அப்டிங்குறது அஹ் இந்த heartfulness பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கனும் நெனைக்குறீங்க meditation பத்தி தெரியனுமா இல்ல இத எப்டி பண்ணனும் தெரிஞ்சிக்கனுமா எந்த மாதிரி நெனைக்குறீங்க? Okay okay நீங்க இப்ப stress இருக்கு so அதுக்கு meditation வேணும் அப்டிங்குற மாதிரி கேக்குறீங்க இல்லையா so இப்ப வந்து doctors உமே வந்து நிறைய பேருக்கு வந்து suggest பண்றதுமே இந்த மாதிரி stress இருந்ததுனா நீங்க meditation Suggestion பண்ணுங்க சொல்லி எல்லாருக்குமே common ஆ வந்து சொல்லிட்டிருக்காங்க அப்போ நீங்க கேட்டது நல்லதா போச்சு இந்த meditation னும் வந்து நீங்க பண்ணும் போது அதுல உங்களுக்கு நல்லாவே Stress relief ஆகுறது வந்து experience பண்ண முடியும் அஹ் இப்ப நீங்க வந்து எங்க இருக்கீங்க ?

செரி செரி இப்போ இந்த heartfulness meditation வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு world wide ஆன ரா~ program ஆ கொண்டு போய்ட்டு இருக்காங்க அவங்களோட branches உம் வந்து எல்லா ஊர்லையுமே இருக்கு இப்போதைய வாழ்கை முறைல வந்து அவங்க எப்டி இத பண்ணலாம் so இப்போம் அந்த காலத்துலல இப்போ ஒரு meditation வந்து ஒரு காட்டுக்கு போயி பண்ணும் அப்டிங்குற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த

அத வந்து நாம இப்பத்த வாழ்க்கை முறை, அதாவது இன்னொரு modern age ன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு train ல வந்து நம்மளோட வேல, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே பாத்துட்டு நாம எப்படி வந்து அத meditation நையும் கூடவே கொண்டுபோலாம் அப்டிங்குற மாதிரி அவங்க வந்து சொல்லி குடுப்பாங்க so நானும் அதுல ஒரு trainer தான் நீங்க அந்த meditation ல வந்து உம்

schools அப்றம் corporate level அந்த மாதிரி நிறைய எடத்துல வந்து இத பண்ணிட்ருக்கோம், அஹ் majority இப்ப வந்து students ல இருந்து office போறவங்கள்ள இருந்து இதே மாதிரி work

ஆனா இப்போ பாத்தாலும் ஒரு சின்ன கொழந்த கூட எனக்கு stress ஆ இருக்குனு சொல்ற மாதிரி உங்களோட வாழ்க்கை முறை வந்து மாறிருக்குங்குறது வந்து எல்லாருமே உணர ஆரம்பிச்சுருக்காங்க இந்த meditation வந்து ரொம்ப simple ஆன ஒரு நாலு techniques சொல்லி குடுக்குறங்க அந்த technique நாலையுமே use பண்ணி நீங்க வந்து regular practice பண்ணீங்கனா ரொம்ப ஒரு அஹ் நல்ல விதமான ஒரு life எதையும் நமக்கு கொண்டு போக முடியும் அப்டிங்குற ஒரு நம்பிக்க உங்க எல்லாருக்குமே இருக்கு so உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்கா வேற எதுவும் meditation னா என்ன எப்டி பண்ணனும் எதாவது idea ? Okay ரொம்ப நல்ல விஷயம். நா மறந்து போன point அ actual ஆ நீங்க இப்ப இ~ இந்த ஒரு meditation actual ஆ வந்து நம்ம ஒரு மனுஷனா இருந்தா போதும் அப்டிங்குற மாதிரி தான் concept உ மாதம் இல்ல நீங்க படிச்சிருக்கனும் இல்ல நம்ம வந்து ஒரு fees குடுக்கனும் பணம் இருக்கனும் நம்ம கிட்ட அப்டிங்குற மாதிரி எதுவுமே நம்ம வந்து எனக்கு இந்த தியானம் வேணும் நா பண்ணி பாக்கனும் அப்டிங்குற என்னோட ஒரே ஒரு சுயவிருப்பம் மட்டும் இருக்குதுன்னா இந்த meditation வந்து எல்லாருமே கத்துக்கலாம் அப்படினா பதிநான்கு வயசுக்கு மேல இருக்குற யாரு வேணுனாலும் இந்த meditation வந்து பண்ணலாம் அப்டிங்குறது தான் இதோட ஒரு speciality ன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நமக்கு ஏன் வந்து stress வருது அப்டின்னு சொன்னா? நம்ம நிறைய விஷயங்கள பத்தி ஒரே time ல வந்து யோசிச்சுட்டு இருப்போம் எதுவுமே நம்ம பெருசா பண்றது கிடையாது ஆனா நம்ம mind க்கு உள்ள வந்து நா இத பண்ணனும் நா இத பண்ணனும் நா இப்படி ஆகனும் அப்படி நெனச்சுட்டே நாம இருப்போம் ஆனா எதையுமே நம்மளால செய்ய முடியுறது இல்ல ஏனா எண்ணங்கள் அதாவது thoughts வந்து நம்ம ரொம்ப வந்து fast ஆ நம்ம mind குள்ள உள்ள போய்ட்டு இருக்கு நமக்கு ஒரு விஷியத்துல வந்து focus கெடைக்கணும் அப்டின்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட mind வந்து கொஞ்சம் peaceful இருக்கா மட்டும் தான் நம்ம இப்ப focus லா அப்ப ஏன் stress வருது அப்டின்னன்னா? நம்ம ஒரு விஷியம் பண்ணனும் நெனைக்குறோம் நம்மளால பண்ண முடியல அதுதான் stress க்கு main ஆ காரணம் அப்போ நம்ம அந்த thoughts ச வந்து நம்ம எப்டி வந்து நம்ம regulate பன்றது அப்படிங்குற ஒரு சின்ன இத கத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் பண்ண முடியும் ஆனா நமக்கு time management உம் அதே time ல பண்ண முடியும் இந்த meditation வந்து அதுக்கு தான் help பண்ணுது ஏன்னா இந்த meditation அ நம்ம main ஆ பண்றது வந்து thoughts வேண்டாம் நெனைக்குறது இல்ல அது நம்மலோடைய எதிரியா நினைக்கிறது இல்ல எதுவுமே பண்றது இல்ல ஆனா அந்த thoughts வந்து

அப்போ இப்ப எனக்கே என்னோட experience எப்டின்னா மொதல்ல வந்து ஒரு இப்ப வீட்ல cooking பன்றோம் எடுத்க்குங்க, அதுல வந்து எனக்கு கிட்ட தட்ட ரெண்டுமனேரம் ஆகும் நா அந்த வேலைய செஞ்சு முடிக்குறதுக்கு ஏனா?

கொஞ்ச plan பண்ற மாதிரி இருக்கு என்னோட mind set இருக்கு அந்த எடத்துல இப்டி இப்டி ஒரு line ஆ பன்னோன்னா என்னால இத வந்து பண்ண முடிக்க முடியும் அப்படிங்குற மாதிரி வரும் போது ரொம்ப easy அ வந்து என்னால பன்ன முடியுது ஒரு இத வந்து நம்ம focus focus இத நா அஹ் Actual ஆ ஒரு lady வீட்ல இருக்கன் அப்டிங்குறதுனால வந்து நா cooking பத்தி பேசுனன் இப்ப இதே இப்ப நீங்க ஒரு professor அப்டீங்கன்னா நீங்களே வந்து ஒரு lessons learn பண்றீங்க அப்போ உங்களுக்கு எடுத்துரைக்கும் போது இப்போ ஒரு நாலு அஞ்சு Class க்கு பண்ணும் அப்டினன்னா நமக்கு மோதலையே ஐயோ நமக்கு அஞ்சு பண்ணணுமே இன்னைக்கு அப்டிங்குற மாதிரி ஆயிடுச்சுனா கஷ்டமா இருக்கும் ஆன இந்த meditation பண்ணும் போது என்ன ஆகுதுனா இத வந்து நா இப்டி பண்ணி முடிச்சுரலாம் அப்டி நெனப்புல ஒரு idea வரும் போது நா அந்த அஞ்சுமே வந்து என்ன பண்றோம்னா ஒரு கொஞ்ச நேரத்துல என்னால பண்ணி முடிக்க முடியுது அந்த focused mind ங்குறது அந்த எடத்துல கெடைக்குது இந்த meditation னால இந்த experience வந்து நெறைய பேரு என்கிட்ட Share பண்ணீருக்காங்க ஏனா நா ஒரு trainer ஆ இருக்குறதுனால நெறைய பேரு இந்த மாதிரி approach பண்ணுவாங்க அப்போ எனக்கு அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான ideas வந்து கிடைக்குது எப்டி அவங்களுக்குள்ள இந்த changes வருது so அஹ் கொஞ்சம் ஜாஸ்த்தியா explain பண்ணிட்டன் நெனைக்குரன் நானு இது ரொம்ப நல்ல question இது actual ஆ நீங்க கேட்டது ஏனா இப்ப நம்மளோட life style ல பாத்தோம்னா எல்லாருமே ரொம்ப busy யா இருக்கோம் இப்போ நா first ஏ உங்க கிட்ட பேசும் போது சொன்னன் இந்த meditation வந்து நம்மளுடைய இப்பத்த life style க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் program பண்ணது தான் so எல்லராலையுமே easy யா பன்ன முடியும் நாங்க offer பண்ணும் போது என்ன சொல்றோம்ன்னா நீங்க வந்து Early morning meditation is best அப்டிங்குற மாதிரி சொல்றோம் but இல்லனா கூட நீங்க ஒரு time உங்களால எப்ப வந்து அதுக்கு குடுக்க முடியும் அப்டிங்குரத plan பண்ணி ஒரு reagular time ல follow பண்ணுங்க இப்ப first ஒரு ten minutes பண்ண முடியுமா பண்ணுங்க then இப்போ ஒரு fifteen minutes அப்டி increase பண்ணிக்கோங்க so உங்களோட choice தான் அந்த மாதிரி தான் குடுக்குறோம்

Okay நா இப்போ ஒரு இன்னொரு விஷயம் சொல்றோம் இது actually ஆ இந்த institution heartfulness institution இங்கறது வந்து complete ஆ இந்த practice ல வந்து free of cost உ தான் வந்து offer பண்ரோம்ங்க அஹ் இதுல,

ஆஹ் அந்த மாதிரியும் பண்றதுக்கு options இருக்கு ஆனா ஒன்னு வந்து இந்த நாலு technique உம் வந்து உங்களுக்கு ஒரு three days ல சொல்லி குடுத்திருவோம் so everyday நம்ம வந்து ஒரு half an hour to ஒரு forty-five minutes வரைக்கும் நம்ம வந்து ஹம் ஒரு time அ ஒதுக்கணும் அது உக்கரதுக்கு என்னா கண்ண மூடி உக்கரணம் இல்லையா meditation அப்டினா அதுக்கா வந்து நம்ம ஒரு time வந்து அதுக்கு fix பண்ணிட்டு over phone லையும் நம்ம பண்லாம் video கால்ல பண்லாம்

அத வந்து நீங்க போட்டிங்கனா அதுல வந்து உங்களுக்கு details இருக்கு உங்க ஏரியா பக்கத்துல எந்த trainer இருக்காங்க அவுங்க address என்னென்ற உங்களுக்கு details கெடைச்சிரும் அப்பறம் heart ஒன்னு இருக்கு அதுக்குள்ள போனிங்கனா twenty-four by seven வந்து அங்க trainers இருப்பாங்க நீங்க ஒரு meditation வேணும்னு request குடுதீங்கனா, உங்களுக்கு உடனே வந்து அங்க ஆள் available ஆ இருப்பாங்க நீங்க online ல எடுதுக்கிலாம் நிறைய modern facilities வந்து இந்த heartfulness institute வந்து

Okay அஹ் இது ac~ actually வந்து first of all எங்களோட policy என்னனா மக்கள் system த்துக் கூட நாங்க வந்து compare பன்றது கெடையாது எங்களுக்கு best ஆ இருக்கு அப்டின்னு சொல்லி Self ஆ இந்த advertisement உம் குடுக்குறதில்ல இப்போ உங்களுக்கு அதோட experience கெடச்சதுனா உங்க மூலமா நீங்க மத்தவங்களுக்கும் இந்த reach out பண்ணும் சொல்லி இப்ப நீங்க சொல்ற மாதிரி மொதல்ல வேணா heartfulness வந்து தெரியாம இருந்து இப்போ வந்து நெறைய எடத்துல ஏனா நாம நெறைய school ஸ், college ஸ் இந்த மாதிரி பண்றோம் இப்போ recent ஆ வந்து agri universities க்கும் அதாவது ICAR ன்னு சொல்வாங்க அதே மாறி A C T இந்த technical காலேஜஸ் இருக்கில்லையா அவங்களுக்கும் வந்த continuous ஆ program குடுக்குற மாதிரி அஹ் வந்து நாங்க பண்ணிருக்கோம் So அப்போ இப்ப என்ன ஆகுதுனா எ எல்லா school college உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க reachout

நா வந்து என்னோட அந்த duties போக மிச்ச time வந்து நா எதாவது volunteer work ஆ எடுத்து பண்றன் அப்ப என்ன ஆகுதுனா manpower வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா increase ஆயிட்டு இருக்கு எல்லாருமே எறங்கி வரட்டும் இந்த incident வந்து நீங்க எங்க போனாலும் இப்ப நீங்க எங்க வீட்டு முன்னாடி ஒரு board உ பாத்தன் சொன்ன மாதிரி எல்லா எடத்துலையுமே வந்து இத பாக்க ஆரம்பிச்சுடுவீங்க so இப்ப ரொம்ப வந்து familiar ஆ வந்து இப்ப எனக்கே எங்க area ல பாத்தோம்னா school college அதுக்கப்றம் உம் எதாவது Hospitals சு அப்றம் வந்து drivers இருக்காங்கில்லையா J N S C T சொல்லுவாங்க ஆஹ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொண்டு போயி நாங்க இத வந்து குடுத்துட்டு ரொம்ப அஹ் எங்க area ல acutual ஆ ஒரு trust ஒன்னு இருக்கு அங்க வந்து அஹ் அஹ் தற்ச்சேயலா வந்து அந்த connection கெடச்சதுன்னு வச்சுகோங்க அஹ் நாங்க வந்து ஒரு இந்த program வந்து பண்ணுங்க அப்டின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு அங்க போயி பாக்கும் போது என்னென்னா இந்த இந்த spinal cord டு வந்து problem ஆன patients க்கு வந்து அவங்களோட life ல வந்து அவங்க எப்டி அவங்களா வந்து சுயமா வந்து handle பண்றது மாதிரி இப்ப actual ஆ நம்ம படுத்த படுக்கையா ஆயிட்டோம் அப்டினன்னா நமக்குளாம் வந்து help பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்றம் அவங்களுக்கும் கஷ்டமாகும் நமக்கும் கஷ்டமா ஆகுற மாதிரியே ஒரு சூழ்நிலை வரும் அப்ப அந்த இடைக்குள்ள அந்த trust என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு treatment உம் குடுத்து அவங்க வந்து அவங்கள எப்டி பாத்துகுறது manage பண்ணிக்குறது அவங்க daily அவங்களோட routine அவங்க ஒரு training குடுக்குற எடம் அது ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து நம்ம போயி பண்றோம் பண்ணும்போது actually என்ன ஆயிடுச்சுனா இப்போ நீங்க அந்த stress ன்னு சொன்ன விஷயம் எனக்கு வந்தப்போ அங்க வந்து அவ்ளோ relax ஆ feel இத்தனைக்கு அவங்க எல்லாருமே ஆனா அவங்க எல்~ regular ஆ practice பண்றாங்க regular ஆ four O clock க்கு அத்தன பேரும் group ஆ உக்காந்து இந்த meditation பண்~ உங்க நல்~ நல்லா இருக்கு எங்களுக்கு அவங்க move பண்ண முடியாது அவங்க actual ஆ ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாமே அவங்~ அதா நா என்ன சொல்றன்னா இந்த experience ஒரு grip குடுக்கனும் so class வந்து main ஆ அத தான் நம்பி போயிற்றுக்குன்னு சொல்றதுக்காக நா இந்த example சொன்னன் Maximum இந்த combination பாத்தோம்னா நா எதுவுமே point அ miss பண்றனோ அதுக்குலாம் நீங்க கேள்வி கேக்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு உம் சின்ன கொழந்தைங்களுக்கும் நாங்க offer பண்றோம் அஹ் relaxation சொல்லி ஒரு technique க்க வந்து இப்போ அது வந்து normal ஆ இப்போ என்னென்னா நெறைய ஸ்கூல்ஸ்ல வந்து teachers க்கு நாங்க அத சொல்லி குடுத்துட்டு அவுங்க class ஆரம்பிக்குறதுக்கு முன்னாடி காலைலயும் செரி மத்தியானமும் செரி இந்த ஒரு three minutes தான் தேவப்படும் just அந்த relaxation எப்டினா வந்துட்டு கால்ல இருந்து body parts ஒவ்வொன்னா relax பண்ணிட்டு வந்து கடைசில நம்ம heart ல வந்து ரொம்ப அமைதியா இருக்குற மாறி ஒரு

So இன்னொரு விஷியம் வந்து ஓரளவுக்கு அஹ் பேச தெரிஞ்ச அந்த கொழந்தைங்கள்ள இருந்து ஒரு மூணு வயசு நாலு வயசுல இருந்து கூட நம்ம வந்து அத பண்ண வைக்கலாம் பண்ணா தான அவங்க நல்லா இருப்பாங்க, இல்ல ரொம்ப வந்து என்னோட கொழந்தைங்கலே என்ன சொல்லுவாங்க

So இது தான் வந்து கொழந்தைங்களுக்கு குடுக்குற விஷயம் அது போக அவங்கள்ட்ட எங்க fifth குள்ள actual ஆ prayer ன்னு சொல்ல மாட்டோம் connection அப்டின்னு சொல்லி ஒரு part இருக்கு இதுல எப்டினன்னா நம்ம self இது கூட நாம எப்டி connect பண்ணிக்குறது அப்டிங்குற மாதிரி ஒரு concept இருக்கும் அதுல ஒரு நாலு வரி வந்து ஒரு prayer மாதிரி இருக்கும் வச்சுகோங்களேன் அத வந்து கொழந்தைங்களுக்கு நாங்க காலேலையும் night உம் வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ஒரு தடவ சொல்லிட்டு திடீர்னு தூங்க போறதுக்கு முன்னாடி அத பண்ணுங்க சொல்லுவோம் but இது எல்லாமே எங்க ரொம்ப நல்லா நடக்குதுனா இந்த parents வந்து இந்த meditation பண்ணிட்டு இந்த கொழந்தைங்களுக்கு guidance பண்ணும் போது actual ஆ இது நல்லா இருக்கு நல்லா

ஒடம்பு சரில இல்லாட்டி நம~ நம்ம வீட்ல பெரியோங்க இருபாங்க அவுங்களுக்கு தூக்கம் வரல அந்த மாறி ரொம்ப restless ஆ இருக்காங்க அப்டின்னு தெரிஜிச்சினா நம்ம அவுங்கள வந்து படுக்க சொல்லிட்டு நம்ம அவுங்களுக்கு actual ஆ இந்த relaxiation கொடுத் திடிருன்னு அதுனால குடுத்துருவாங்க இது வந்து actual ஆ நெறைய பேர் வந்து அந்த experience அ என்கிட்ட share பண்ணி இருப்பாங்க இன்னோறொரு point வந்து actual ஆ அதுக்காகவே இருக்கு நெறைய இருக்கு first உ வந்து இந்த meditation ஏ நாங்க கிட்ட வந்து மொத்தம் நாளு techniques நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா அதுல வந்து ஒன்னு reactation அது வந்து நம்ம mentally நம்ம body factor அ react பண்றது அப்டிங்குற மாறி Then meditation, meditation actual ஆ இந்த heartfullness ல என்னப்பண்றோனா நம்ம வந்து heartness meditation அதாவுது நம்ம meditation அ heart ல பண்றோம், உங்களோட இதயத்துல தான் பண்றோம் அது வந்து நீங்க நெனைக்கிற மாதிரி இப்ப அத ஒரே எடத்துல நெனச்சிட்டு இருக்குறது இத concentrate பண்ற இந்த concept லா இங்க கெடையாது நம்ம just ஒரு விஷியத்த பத்தி suggesstion குடுத்துட்டு relex ஆ உக்காந்து

கேக்குறது என்னடா இது ரொம்ப easy அ இருகேனோம் but என்னன்னா பண்ணிபாக்கும் போது அந்த thought வந்து நம்ம வந்து ignore பண்றதுக்கு தான் கத்துகிறாங்க actual லா அத தான் இந்த meditation ல வந்து நாங்க Then again இன்னொரு technique வந்து, நீங்க first எ கேட்டிங்க மத்த system துக்கு இந்த system துக்கு என்ன difference னு so நீங்களே யோசிச்சி பாத்தா நம்ம sudden ஆ வந்து நம்மளால கண்ணமூடி உக்கார சொன்னா நம்மளால ஒரு five minutues நம்மளால யாராளையும் உக்கார முடியாது எடுத்த ஒடனே meditation பண்ணி பழகுனவங்க கூட ஒரு பத்து பதினஞ்சி நிமிஷம் உக்காருவாங்க but sudden ஆ ஒருத்தங்கல உக்கார சொன்னா அவங்களாலே உக்காரவே முடியாது கண் முடியாது. எப்போ கண்ண தொறக்குலானு இருக்கும் but இந்த meditation நாங்க offer பண்ணும்போது நாங்க solid ஆ வந்து ஒரு twenty-five to thirty minutes வந்து நல்லா உக்காறாங்க அப்போ அவுங்களே கேட்டாங்க எப்படி இவ்ளோ நேரம் ஆச்சி உங்களால எப்படி உக்கார முடியுது அப்டின்னு கேக்குறாங்க. அப்போத நாங்க சொன்னோ Full Support வந்து உங்களுக்கு குடுக்கோம் அந்த twenty-five thirty minutes நீங்க அமைதியா உக்காறதுக்கு நாங்க வெளிய இருந்து support குடுக்குறோம் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம் so அது வந்து ஒன்னும் புதுசு கெடையாது பழங்காலத்துல இருந்து இருந்த ஒரு விசயந் சொன்னா அந்த காலத்துல இருந்தே இருந்து இருக்க நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டு இருப்பிங்க பதஞ்சலி ஆஹ் ய்யோ~ ய்யோகினு சொல்லி அவரடோ கண்டு பிடிப்புதான் அது வந்து யோகித் transmission சொல்லி

வந்து ஒரு ஆளால வந்து கண்ண மூடி அவங்க அமைதியா உக்கார முடியும் செரி இந்த transmission அப்டிங்குறது வந்து இதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் heartfulness அ பொறுத்த வரையும then cleaning சொன்னோம் cleaning வந்து என்னென்னு சொன்னோம்னா நம்ம daily வீடு கூட்டுனாத நம்ம வீடு சுத்தமா இருக்கும் அதே மாறி நம்ம மனச daily வந்து சுத்தம்மா வச்சு இருந்தா தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்குற concept ல தான் so evening அது processes பண்ணுறோம் நம்ம mind க்குள்ள வந்து அந்த எந்த மாறியான impress ன்னு சொல்றாங்களோ அன்னைக்கே வெளிய ஏத்துற மாறி ஒரு problem அதுக்கு அப்புறம் நான் ஏற்க்கனவே குழந்தைங்க விஷயம் சொல்லும் போதே சொன்னா இந்த connection அப்படிங்குற ஒரு விஷயம் so அந்த prayer மூலமா connect பண்ணிகிறது இந்த மாறி technique தா நம்ம offer பண்ணுறோம் இது வந்து basic technique இது போக நெறையா techniques கிடைக்கின்றி அத step by steps ஆ சொல்லி குடுப்பாங்க ஒங்கள follow பண்ணி இது போக நீங்க கேட்டது offer பண்ரது என்னான்ன insturion இத வந்து நெறையா எடுத்துட்டு போறோம் health program H E L M அப்றம் help ன்னு ஒன்னு இருக்கு அதாவது plus one plus two student க்கு தனிய sixteen minutes program குடுக்குறோம் காலேஜ் student U கணக்குன்னு சொல்லுவாங் university கணக்குன்னு Medical based ஆ வந்து ஒரு researches நெறையா போயிட்டு இருக்கு meditation க்கும் brain க்கும் வந்து என்ன வந்து எந்த support பண்ணல நம்மளோட health introduce ல இந்த meditation வந்து Regulate பண்ணுது அப்டின்குற எல்லாத்தையும் வந்து நெறையா researches போக வந்து பண்~ பண்ணிட்டு இருக்காங்க research பண்ணிக்கிட்டு இருக்காங்க so இதுக்கு எல்லாமே main ஆனா area எங்கன்னு கேட்டிங்கான இந்த heartfullness institute ஓட world web சொல்லி தெலுங்கனா district இருக்குது அங்க தா வந்து இது எல்லாமே offer பண்ணுறாங்க அங்க இருந்து தான் எல்லாமே வருது world wide அ இந்த offering full லாமே போயிட்டு இருக்கு அஹ் இது போக medical centers இருக்கு அதாவது ஒவ்வொரு main area ளையும் வந்து ஒரு center இருக்கும் heartfullness center இருக்கும் and வந்து ஒரு meditation center அது குள்ள இருக்கும் next medical center இருக்கும் அதே மாறி institutionses இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு சென்னை and தென்மலைல வந்து ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு ஆஹ் இன்னுன்னு எங்க திடீருன்னு கேட்டதுன்னால எனக்கு நியாபகமே வரல இன்னும் நெறைய விசையங்கள் இருக்கு ஆமாம் walk to walk program இங்க இருக்கு actual ல அஹ் கல்யாணம் பண்ணிக்க போரவங்களுக்கான ஒரு training அந்த couples க்கு வந்து ஒரு training குடுக்குறது அப்றம் குழந்தைங்க வந்து இல்லாதவங்கலும் வந்து அங்க வந்து ஒரு course attend பண்ணுவாங்க actual ல அவங்களும் வந்து attend பண்ணி அதுவும் meditation based தா அதுவும் நல்லா sucessesfull ல போயிட்டு இருக்கு அப்புறம் corporate ல வந்து அவங்களுக்கும் ஒரு training குடுக்குறோம்

நீங்க எப்பவுமே எனக்கு முந்தநாள் time fix பண்ணி குடுத்துடிங்கன்னா நான் available ஆ இருக்குறதுக்கு பாப்பேன் நான் அப்டிதா follow பண்ணுறேன் நான் என்னோட work அ அதுக்கு எத்தமாரி adjust பண்ணிட்டு நான் ready யா இருப்பேன் போன் பண்ணிங்கனா நம்ம ஆரம்~

ஆ சார் ஆ, net pack பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார் net work pack பாத்தியா? ஆமா சார் ஒரு ஆம் ஒரு forty days fifty days okay sir

okay sir okay sir ஆமா sir unlimited பத்தி சொல்லுங்க sir ஆமா sir

okay sir ஆ சொல்லுங்க sir

okay sir அதுக்கு amount கெட்டனுமா? sir

okay sir எனக்கு validity ய பத்தி